ஆஹ் வேற எதுவும் பெருசா தேவைப்படாது. வேற எது இருந்தாலும் உங்களோட documents எல்லாமே உங்க mail id ல இருக்குல்ல நம்ம அதையே பார்த்துக்கலாம். ஆஹ் so first என்ன plan போடா போடுறிங்களோ அதுக்கான amount ஆஹ் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ low ஆஹ் இருந்துச்சுன்னா two thirty nine plan இருக்குது. அந்த plan ஏ நம்ம activate பண்ணலாம். ஆஹ் ok கண்டிப்பா sunday meet பண்ணலாம் bye குரு அமர்தாஸ் ஜி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

கட்டத்தில் குருக்கடிக்கு முன்பே நிதானங்களின் நிவண்யாவின் பெருமையை மாற்றினார்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 அமிர்தசரஸில் இருந்து ஐந்து மைல் தொலைவில் உள்ள அமிர்தசரஸ் மாவட்டத்தில் உள்ள பசர்கே கிராமத்தில் உள்ள பாபா தேஜ் பான் மற்றும் மாதா வயிற்றில் பிறந்தார் அவர்கள் விவசாயம் செய்து வந்த நிலத்தின் உரிமையாளர்கள் மற்றும் வணிகத்திலும் ஈடுபட்டனர் ஈடுபட்டுள்ளனர் குரு அமர் தாஸ் தனது தந்தையின் வேலைக்கு தொடர்ந்து உதவினார் அவருக்கு இரண்டு மகன்கள் பாபா மோகன்ஜி மற்றும் பாபா மொகரி ஜி மற்றும் இரண்டு மகள்கள் பிபி டானி ஜி மற்றும் பிபி பானி ஜி குரு அமர்தாஸ் ஜியின் பயணம் பற்றி கூறுங்கள் குரு அங்கத் தேவ் ஜியின் வீட்டிற்கு வந்த போது இன்னாவுக்கு வயசு அறுபத்தி ஒன்று இதற்கு முன் போலவே ஆட்சியையும் இருபது ஆண்டுகள் கங்கை மேற்குப் பயணம் செய்த கிராமத்தை எதிர்கொண்டார் ஒரு வருடத்தில் ஆறு மாதங்கள் மட்டுமே வீட்டில் தங்கி இருந்தார்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

வைஷ்ணவ பிரம்மச்சாரியை சந்தித்தார் அவருடன் குரு சாஹிப்பின் உறவு மிகவும் அதிகரித்தது ஒன்றாக சாப்பிடுவதும் குடிப்பதும் கூட அவர்கள் உங்கள் குரு யார் குருவைத் தேடுகிறேன் வயசு கடந்தும் இதுவரை யாரையும் கண்டுபிடிக்கவில்லை இந்த பதிலைக் கேட்டு மிகவும் மனம்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 குரு அங்கத் தேவ் ஜியை சந்திக்க வேண்டும் என்ற ஆவல் குரு அமர்தாஸ் ஜியின் இதயத்தில் எப்படி எழுந்தது குரு அமிர்தாஸ் ஜியின் மனம் மிகவும் புண்பட்டது ஆழ்ந்த இழப்பு ஏக்கம் அமைதியின்மை மற்றும் சோகம் அவரது இதயத்தில் குடியேறியது அதன் பிறகு அவர் பல சாதுகளை சந்தித்தார் ஆனால் அவர் மனம் மாறவில்லை அங்கத் தேவ் ஜியின் மருமகள் அதிகாலையில் பால் கரக்கும் போது பாணி சத்தம் கேட்டது பிபி அமரோவின் குரல் மிகவும் இனிமையாக இருந்தது குரு அமர்தாஸின் இதயம் குரு அமர்தாஸ் ஜியின் ஜி தனது மகத்தான சேவை மற்றும் தனது குருவிடம் அன்பை பற்றி கூறுகிறார்

தினமும் அமிர்த நேரத்தில் எழுந்து மூன்று மைல் தொலைவில் உள்ள பியார்ஸ் நதியில் இருந்து தண்ணீர் எடுத்து வந்து குரு சாஹிப்பை குளிப்பாட்டினார் அவர்கள் தங்கள் ஆடைகளை துவைத்து லங்கரின் சேவையில் ஈடுபடுகிறார்கள் ஜாகர் அவர்களின் சபதங்களுக்கும் காதலுக்கும் இடையே எந்த வித்தியாசமும் இருந்ததில்லை ஒரு சில நேரங்களில் அவர்கள் இருட்டில் குளிர்ச்சியான உணவை சாப்பிடுவார்கள் இந்த கடுமையான மற்றும் தீவிர சேவையின் கடைசி நாளில்

குரு ஜி தடுமாறிய போது என்ன நடந்தது ஒரு நாள் அவர்கள் வழக்கம் போல் அமிர்த ச~ நேரத்தில் பியார்ஸ் ஆற்றில் தண்ணீர் எடுத்துக் கொண்டிருந்தார்கள் மழை பெய்தது கிராமத்தை அடைந்த போது அவர்கள் தடுமாறி விழுந்தனர் ஆனால் வாலி தண்ணீர் அவர்களை விடவில்லை தோள்கள் ஒரு வீட்டில் இருந்து நெசவாளர் ஒருவர் நெசவாளரிடம் இந்த வீடு விழப்போகிறது இப்போது யாராக இருக்கும் இன்னொரு கோணம் வயிற்றின் பொருட்டு பூர்ண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 கொடுத்தவன் எப்படி நித்தவன் ஆவான் குரு அமர்தாஸ் எப்போது அறியானையில் அமர்ந்தார் ஜனவரி ஆயிரத்தி ஐந்நூத்தி அம்பத்தி ரெண்டு ஒரு நாள் குரு அங்கத் தேவ் ஜியின் நேரம் தொடங்கி விட்டதா என்று கேட்டபோது அவர் அன்பு சித்தா சம்பாதிப்பு மற்றும் தகுதிக்கு தகுதியானவர் என்று கருதி சபையின் முன் ஐந்து பைசா மற்றும்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 இவ்வளவு தாழ்மையான மற்றும் வயதான காலத்தில் ஒரு குரு சாஹிப்பின் இரண்டு மகன்கள் தத்து மற்றும் தாசுவியும் நம்பினர் அமர்ந்திருந்த சங்க கட்டளைக்கு கீழ்படிந்து குரு அமிர்தாஸ்யிடம் பிரார்த்தனை செய்தன~ பிரார்த்தனை செய்தார் ஆனால் மகன்கள் அவ்வாறு செய்ய மறுத்து விட்டனர் மாதா தாஸுவை குரு சாஹிப்பிடம் அழைத்துச் சென்று மன்னிப்பு கேட்டார் குரு சாஹிப் அவரை மன்னித்து ஆசிர்வதித்தார் ஜூட் மேளா பற்றி சொல்லுங்கள் இதுவரை பிரசங்கம் போதுமானதாக இருந்தது அவர்கள் ஒரு வருடத்தில் மூன்று ஜூட் மேளாக்களை திட்டமிடுவதன் மூலம் ஒரு நாளைக்கு சிக்கிய சங்கத்தை சேகரிக்க முயன்றனர் இதில் நாட்டின் மூலைமுடுக்கில் இருந்து வந்த பிரச்சனைகளை போக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது சில பிரச்சனைகள் அரசாங்கத்துடன் தொடர்புடையதாக இருக்கும் அதை அச்சமின்றி கூறப்பட்டது கேட்டு அவற்றை தீர்க்க முயற்சி செய்யப்பட்டது சீக்கிய சங்கத்தின் அமைப்பும் சகோதரத்துவமும்

வாலில் உள்ள சாஹிப் பற்றி சொல்லுங்கள் லங்கால் சாதிவெறியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு வலுவான முயற்சியாகும் அதற்கு பலமான ஆதரவாளர்கள் இருந்தனர் ஆனால் எதிர்ப்பாளர்களும் இருந்தனர்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 எண்பத்~ எண்பத்தி நாலு கால்களை கொண்ட வாயோலியை பெரிய அளவில் கட்டினார் அதில் குளிப்பதற்கு ஒரு இருந்தது சிறப்பு இருந்தது மற்றும் விவசாயத்திற்காக ஒரு பெரிய கிணறும் கட்டபட்டது இதயம் இயங்கும் குருஜி அமிர்தசரஸ் எப்படி புதிய மரத்தினால் இரண்டாவது முக்கியமான கட்டுமானம் அமிர்தசரஸ் இது அவரது சீக்கிய மதத்திற்கு ஒரு பெரிய பரிசாகும் சாஹிப்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

சமூக அநீதிகள் பற்றி குருஜி எப்படி குரல் எழுப்பினார் குரு அமர்~ அமர்தாஸ் ஒரு புரட்சியாளர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி சமூக தீமைகளுக்கு எதிராக குரல் எழுப்பினார் மற்றும் மக்களை தனது புத்திசாலித்தனமான வழியில் ஒழுங்கமைத்தார் பழங்காலத்தில் பெண்கள் அந்தஸ்து மிகவும் தாழ்வாக கருதப்பட்டது பெண்கள் க~ கடவுளுடன் ஒரு போதும் ஐக்கியமாக முடியாது என்று ஜைனர்கள் வெளிப்படையாக பிரசவித்தனர் சக கிரேக்களை கிரேக்கர்கள் பெண்கள் தகுதியற்றவர்கள் என்று அழைக்கிறார்கள் இங்கிலாந்தில் பெண்கள் கடவுடு~ கடவுளுடையவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இது ஒரு வேடிக்கையான தவறு என்று கூறப்படுகிறது பௌத்தத்தில் ஒரு பெண் ஆற்றில் மூழ்கினால் அவள் இறந்தாலும் எந்த ஆண் துறவியும் அவளை காப்பாற்ற முயற்சிக்கக்கூ~ முயற்சிக்கக் கூடாது என்று கூட எழுதப்பட்டுள்ளது முனிகுவ~ முனிவர்கள் மற்றும் முனிவர்களின் நற்பண்பை அழிப்பதால் அவர்கள் அதை செய்வதில்லை சிக்கிய மத மட்டுமே ஆண்களுக்கு நிகரான இடம் பெண்களுக்கு வழங்கப்படுகிறது

ஆந்தர் பயிற்சி இப்போது கோயிந்~ கோயிந்த்வால் சாஹிப் காதூர் சாஹிப் போல அழத் தொடங்கினார் குரு அமிர்தாஸ் ஜி இங்கு வசித்ததால் அது இந்த நேரத்தில் சீக்கியரின் முக்கிய மையமாக மாறியது குரு சாஹிப்பின் தரிசனம் மற்றும் எண்ணங்களை கேட்க சங்கத்தினர் வருவார்கள் மனித ஒற்றுமை சகோர~ சகோதரத்துவம் பொதுவுடைமை அறிவு ஆகியவற்றை வலுப்படுத்துவதே முக்கிய நோக்கமாக இருந்தது பகுதி தீண்டுதல் உயந்த தாழ்வு உணர்வு ஆகியவற்றிற்கு அப்பால் உயர்ந்தது இது சங்கத்தினரிடையே ஆழமான பிணைப்பை உருவாக்கியது மனிதனின் நிழல் விழுந்தால் மனிதன் அடையும் ஒரு காலம் வந்தது மக்களின் ஆரோக்கியத்தையும் சுவையையும் மனதில் வைத்து செய்யப்பட்டது சங்கத்திற்கு மனச்சோர்வு குரு சாஹிப் சீக்கிய மதத்தை இருந்து மாற்ற முயற்சி செய்தார் அடித்தளத்தை அமைத்தார் குருநானக் தேவ் ஜியின் மகனாக இருந்தால் குரு அமர்தாஸ் இந்த ஒருமுறை என்ற பெருமையையும் பெற்றுப்~ பெற்றார் சம்பாதிப்பதற்காக உழவர்களைப் போல் அலைந்தாலும் சம்பாதிப்பதில் வயிற்றைக் கடைப் பிடிக்க நேர்ந்தவள் அந்த பெயர் முழு~ முழுமையடையாது இன்பமும் சுகமும் பெற்று இறைவனை வ~ மறுப்பது வீண் என்று விளக்கினார் உலகம் உண்மையான வாழ்க்கை விளக்கினார் குரு அமர்தாஸ் அவர்கள் வீட்டில் உள்ள சீக்கியர்களை பாபா ஸ்ரீ மதத்தை பின்பற்ற செய்து அவர்களை அழிவில் இருந்து காப்பாற்றினார்

அ சொல்லுங்க mam ஆமாம் mam சொல்லுங்க.

அ okay mamokay சொல்லுங்க mam. ஆ okay mam நாங்க சொல்றோம் mam நாங்க veg உங்களுக்கு veg வேணுமா non veg ஆ mam? ஒ அப்டியா mam okay mam அப்ப நா வந்து ரெண்டும் சொல்லேன். okay வா mam, mam எங்களுக்கு வந்து பிரியாணி இருக்கு mam அப்பறமா chicken பிரியாணி இருக்கு, தம் பிரியாணி இருக்கு. பிரியாணிலையே நெறய types இருக்கு.

அது இல்லாம வந்து சாதா கொத்து பரோட்டா, அந்த மாறி type இருக்கு mam chicken கொத்து பரோட்டா அந்த மாறி இருக்கு. அப்பறம் வந்து noodle types இருக்கு mam, noodles ல வந்து egg அ இருக்குறதும் இருக்கு chicken உம் இருக்கு மா அப்புறமா வந்த fried rice இருக்கு mam அப்புறமா வந்து அப்புறமா வந்து grill chicken இருக்கு, ஷவர்மா இருக்கு அ அந்த type ல எல்லாமே இருக்கு okay வா mam Chilly chicken வச்சு நீங்க சாப்ட்டுருக்கீங்களா mam? mam நீங்க order பண்ணுங்க mam grill chicken வந்து half உம் தரோம் full உம் தரோம் mam half வந்து எவ்ளோ ரூவானா நூத்தி அறுபது ரூவா வரும். ஆமாம் mam full னா ஒரு three hundred வரும் mam. அ இருக்கு mam அப்புறம் rice இருக்கு rice கூட வந்து மிளகுக்கறி கூட்டு, சாம்பார், ரசம், பொரிச்சமீன், அப்புறமா வந்து தயிரு, மோர். அப்புறம் வந்து தனியா வந்து இது இருக்கும் mam கூட்டுலாம் இருக்கு. ஊறுகாய், பீட்ரூட் கூட்டு அப்புறம் முட்டகோசு கூட்டு அந்த மாறியலாம் சோறு itmes ல வரும் okay வா mam?

mam புதுசா அ பிஸ்சா பர்கர் லாம் இருக்கு mam நான் நினச்சேன் நீங்க பேசுனனால நீங்க இதெல்லாம் சாப்டுவீங்க சீ நீங்க சிக்கன் ரோல அப்ப அத சாப்டுவீங்களா அப்படி சொல்லிடு தான் நான் அப்படி சொன்னேன்.

அ okay mam அப்புறம் வந்து தயிர் சாதம் மாரி இருக்கு mam லெமன் சாதம் அந்த மாரிலாம் ஒரு different types ல இருக்கு. அப்புறம் வந்து உளுந்தான் வட அந்த மாரிலாம் இந்த சட்னி கூட வச்சு தருவாங்கள mam. அ அந்த அந்த மாரிலாம் எல்லாமே எங்களதுல available ஆ இருக்கு mam நீங்க என்ன கேட்டாலும் நாங்க available ஆ இருக்கு mam.

ம் okay mam okay சொல்லுங்க mam.

என்ன ரைஸ் அ okay mam.

ஆமாம் mam அதான் mam உங்களுக்கு வந்து ஒன்னு போதுமா அப்படின்னு கேக்குறேன் எல்லாத்துலயும் ஒன்னு போதுமா

அ இவ்ளோ போதுமா மா அ okay mam நான் எடுத்துகிடேன் வேற எத்து உங்களுக்கு வேணுனா சொல்லுங்க mam? அ okay mam ஆமா அது ஒரு இல்ல mam அது வந்து six hundred seven hundred வரும் mam offer இல்லேனா ஒரு ten percentage இல்லேன ஒரு five percentage தான் discount ஆகும்அப்படி ஆனாலும், ஒரு உங்களுக்கு பெரிய pack னா எண்ணூறு ரூபா வரும். சின்ன pack னா அறநூறு ரூபா வரும் மா. அதுல வந்து ஒரு அம்பது ரூபாதான் குறப்பாங்க ஒரு அஞ்சூட்டி அம்பது ரூபா அந்த மாறி ஒரு rate வரும் சேச்சி. அ okay mam six fifty குள்ளது தரவா? ஹம் பெரிய அ பெரிய மீனுலாம் இருக்கு mam உங்களுக்கு வந்து என்ன மீனு வேணும் னு நீங்க சொல்லுங்க நாங்க available ஆ இருக்கு mam okay mam அதுல வந்து எத்தன piece? அ வஞ்சர மீன் பத்து piece okay mam ஒன்னு வந்து இருவது ரூபா okay வா mam? அ okay mam எல்லாத்தையும் வந்து சேத்து நா கூட்டி சொல்றேன் okay வா mam? ஹம் okay mamokay அ மொத்தம்மா வந்து three thousand வரும் okay வா mam அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் வந்து rate பாக்கனுனா நீங்க இந்த இதெல்லாம் சொன்னது, அ first சொனேன்ல அதுக்கெல்லாம் two hundred வரும் மா அப்புறமா வந்து என்னென்னா நீங்க chicken அந்த இதுக்கு family pack நான் சொன்னது six fif six hundred வரும் அதுக்கு வந்து five fifty தான் போட்டுருக்கு okay வ mam? ஹம் வேற அ ஆமாம் mam three thousand தான் mam discount போய் அது இல்லாம வந்து three two two fifty வரும்

அ ஆமாம் மா five ten percentage discount பண்ணி தான் உங்களுக்கு மூன்னூறு ரூபா sorry மூவாயிரம் ரூபா. இல்ல mam அதெல்லாம் discount தான் உங்களுக்கு வந்து நீங்க இவ்வளவு order பண்ணீங்க thousand க்கு மேல நீங்க purchase பண்ணாலே உங்களுக்கு delivery charge கிடையாது mam. இல்ல mam address நான் first ஏ கேட்டேன் நீங்க அ சொன்னீங்க mam correct ஆ வந்துரும் உங்கள வந்து delivery பண்ணும்போது அவங்க வந்து phone number கேப்பாங்க phone number குடுப்போம் okay mam? நீங்க ஒருக்கா வந்து என்னா phone number கொடுக்கணும் mam?

Seven three wait பண்ணுங்க mam seven three five eight

Nine nine three okay mam அ okay mam இது name என்ன mam அவங்களோட, Okay mam okay ஆனா நாங்க கால் பண்ணும்போது சரவணன் இருக்காங்களா னு கேப்போம் பிறகு நா attend பண்ணலையா அப்படி னு சொல்லுவன்ங்க நெறைய customers, அ okay mam நாங்க வந்து கண்டிப்பா குடுத்துறோம் mam உங்களுக்கு என்னைக்கு எப்போ delivery பண்ணனும்? ரெண்டு மணிக்கா mam மணிய பாருங்க mam பன்னெண்டு இருபது ஆயிட்டு ரெண்டு மணி கேட்ட உங்களுக்கு எப்படி mamtravel பாக்கும்போதே, ஆமாம் mam ஆனாலும் நீங்களே யோசிச்சு பாருங்க டெலிவரி பண்ணும்போது எப்படியும் one hour ஆகும்ல மா? அப்ப நீங்க நேரமே order பண்ணிருக்கணும் mam நேரமே ஒரு காலைல ஒரு ten o clock order பண்ணிருந்தீங்கனா உங்களுக்கு ஒரு twelve o' clock twelve thirty கு லாம் கிடைக்குற மாறி one o clock லாம் கிடைக்குற மாறி. அ three o clock லாம் நாங்க வந்துருவோம் மா

அதும் delivery charge சேக்கல எதுவுமே கிடையாது மா உங்களுக்கு வந்து எதாவது இனியு வேணு அப்படினா நீங்க இதுல order பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப useful ஆ இருக்கும் okay வா மா? அ எடுப்போம் மா நீங்க என்ன order தந்தாலும் நாங்க வந்து எடுப்போம் பண்றதுக்கு தான் willing இருக்கோம். அ அ எடுப்போம் ஆனா வந்து இது முன் கூட்டியே ஒரு two days க்கு முன்னாடியே சொல்லிருங்க அந்த டைம்ல சொன்னா எங்களால ஒன்னும் பண்ண முடியாது மா. mam அதுக்கு வந்து நீங்க two days னா நீங்க சொன்ன டைம்ல நாங்க வந்துருவோம் இது இன்னிக்கே சொல்லும் பொது நாங்க வந்து time late ஆகும் okay வா mam அதுனால நீங்க வந்து, அது two days சொன்னீங்க னா நீங்க நீங்களே time சொல்லலாம். இத்தன மணிக்கு எனக்கு இங்க deliver பண்ணனும். நீங்களே order பண்ணலாம் ஆனா வந்து இந்த இதுல வந்து அவங்கள order பண்ண முடியாது ஏ நீங்களே slow late இவ்வளவு order பண்ணிருக்கே? ஒரு things னா okay நீங்க சொல்லிய date time deliver பண்ணிருவோம். அ பண்ணிருலாம் mam ஆனா வந்து உங்க place வந்து distance னு எங்களுக்கு காட்டுது அதுதான் நான் வந்து correct டா அப்படி சொன்னது. பரவயில்லையே two o clock சொன்னீங்க mam கன்னியாகுமரி கிட்ட கொஞ்சம் மேல கொஞ்சம் பக்கத்துல இருக்கும். mam நாங்க வந்து order ஸ் மட்டும் தான் எடுப்போம் okay வா mam எங்களுக்கு அதுக்கு தனியா வந்து இருக்கு அது வந்து வேற ஒரு எடத்துல இருக்கு இது வந்து வேற எடத்துல இது order ஸ் மட்டும் அ okay mam நாங்க வந்து, mam நீங்க வந்து நாகர்கோயில்ல தான mam இந்த சொன்னீங்க. செரிங்க mam சொல்லுங்க நீங்க வீட்டு நம்பர் ஆனா வந்து நீங்க வந்து எப்படியும் okay mam எப்படியும் நாங்க வந்து நீங்க சொன்னீங்க ல நாகர்கோயில் ல இருந்து பக்கத்துல. ஒரு தெரு சொன்னீங்க mam அதுல இருந்து நீங்க எப்படியும் நாங்க வந்து customer உங்களுக்கு வந்து எப்டியாது போன் பண்ணுவாங்க போன் பண்ணிதான் நாங்க வந்து டெலிவரி பண்ணியதா இருக்கும் okay வா mam. யாரவது சும்மா நீங்க வீட்டு நம்பர் சொன்னொன்னே அதுல வந்து யாராவது வந்து correct வந்து நிப்பாங்கள mam நீங்களே சொல்லுங்க நிப்பாங்களா? mam பைசா தரமா யாராது வீட்டுல கொண்டு கொடுப்பாங்களா என்ன mam நீங்க இபாடி சொல்றீங்க. என்ன order பண்ணிருந்தீங்கனு நாங்க கேப்போம்ல list சொல்லுங்க சொல்லுவோம்ல mam நாங்க வந்து உங்கள notification வரும். நாங்க வந்து எத்தன டைம்க்கு முன்னாடி உங்கள notification வரும் இத்தன மணிக்கு உங்களுக்கு delivery ஆகும் correct ஆ notification நாங்க தருவோம் அப்ப நீங்க notification பாத்துட்டு ஆ billing இப்ப வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாம். மா நீங்க first எங்கள argue பண்றத விட first உங்களுக்கு charge லாம் correct டா வருதானு நீயே பாருங்க okay வா மா? நீங்க வந்து adjust பண்ண அளவுக்கு நாங்க இங்க வேல பாக்கல okay வா மா?

mam உங்களுக்கு notification கால் பண்ணாம வரவே மாட்டாங் okay வா மா. அதாது correct டா கால் பண்ணிட்டு வருவோம் அதுக்கெல்லாம் நீங்க over அ பயந்து அவங்கள்டையும் argue பண்ணிராதீங்க mam okay okay okay bye. மாநிலச் செய்திகள் அண்ணா நகர் கோபுர பூங்கா பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறப்பு அதிமுகவிற்கு புதிய நிர்வாகிகள் ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பு வெண்பாக்கத்தில் விநாயகர் கோவிலை ஐந்தடி உயரம் உயர்த்தும் பணி தீவிரம் திருத்தணி அரக்கோணம் சாலை விரிவாக்க பணிகள் மந்தம் விரைந்து முடிக்கப்படுமா வாகன ஓட்டிகள் எதிர்பார்ப்பு பெரம்பூர் நகைக்கடை கொள்ளை சம்பவம் முக்கிய குற்றவாளியின் மனைவி அதிரடி கைது வாகன விபத்தில் பலியானவர்களுக்கு விபத்து இழப்பீடு வழங்குவதினால் ரெண்டு அரசு court ஊழியர்கள் ஜப்தி செய்தனர் திறமை இருந்தால் தான் நம்மால் ஜெயிக்க முடியும் DIG முத்துசாமி திறமை இருந்தாதால் தான் நம்மால் ஜெயிக்க முடியும் என காட்பாடியில் நடந்த வேலை முகாமில் வேலூர் சரக DIG முத்துசாமி கூறினார் சாக்கடை வசதியை கேட்டு bus நிறுத்தம் பகுதியில் பொதுமக்கள் சாலை மறியல் அவிநாசி குடியிருப்பு பகுதியில் சாக்கடை வசதி கேட்டு bus நிறுத்தம் பகுதி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அலுவலகத்தில் உடலில்

பரபரப்பு ஏற்பட்டது ரயில் முன் பாய்ந்து தாய், மகள் தற்கொலை திருப்பூர் அருகே குடும்பப் பிரச்சனை காரணமாக ரயிலின் முன் பாய்ந்து தாயும், மகளும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. பாட்னா ரயில் நிலையத்தில் ஆபாச படம் ஓடியதால் பயணிகள் அதிர்ச்சி. பீகார் மாநிலம் பாட்னா ரயில் நிலைய உள்ள திரையில் திடீரென ஆபாச காட்சிகள் ஒளிபரப்பானதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர் இல்லத்தரசிகளின் போற்றுவதில் தமிழ்நாடு இந்தியாவிற்கு வழிகாட்டுகிறது என்று கமலஹாசன் அறிவுறுத்தல். இல்லத்தரசிகளுக்கான மாத ஊதியம் ரூபாய் ஆயிரம் வரும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்குள்ளே வழங்கப்படும் என உத்தரவு தேசிய செய்திகள் இறுநூற்றி எழுவத்தி நாலு யானைகள் மனிதர்களால் கொல்லப்பட்டுள்ளன மத்திய அரசு அதிர்ச்சி தகவல் கடந்த இரண்டாயிரத்தி பதி~ பத்தொன்போது முதல் இரண்டாயிரத்தி இறுபத்தி இரண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் மனிதர்களால் இறுநூற்றி எழுவத்தி நாலு யானைகள் கொல்லப்பட்டுள்ளதாக மத்திய மந்திரி தெரிவித்துள்ளார் மராட்டிய துணை முதலமைச்சரின் ஆஹ் மனைவி அம்ருதா பட்னாவிஸை மிரட்டல் விடுத்த நிகழ்வு அவரது தோழியின் தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார் டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் மனோஜ் சிசோடியாவை நீதிமன்ற காவல் வருகிற ஏப்ரல் மூனாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரில் பயங்கரவாதிகளுக்கு புகலிடம் அளித்த விவகாரம் இரண்டு பேரின் சொத்துக்களை முடக்கி அதிரடி நடவடிக்கை தொடர் அமளி நாடாளுமன்ற இரு அவைகளும் நாளை காலை ஒத்திவைப்பு. நாடாளுமன்றத்தில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியால் இரு அவைகளும் நாளை காலை பதினோரு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது hacker கள் அட்டூழியம் ரயில் நிலைய விளம்பர திரையில் ஓடிய ஆபாச video பயணிகள் அதிர்ச்சி இந்தியாவில் G twenty தலைமைத்துவத்தில் முன்னுரிமைகளை பற்றி பிரதமர் சுஷிதாவிடம் விரிவாக பேசியுள்ளேன் பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் இந்தியாவின் G twenty தலைமைத்துவத்தின் முன்னுரிமை விஷயங்களை பற்றி பிரதமர் சுஷிதாவிடம் விரிவாக பேசியுள்ளேன் என பிரதமர் மோடி கூறியுள்ளார் அம்ரித் பால் சிங் விவகாரம். பஞ்சாபில் நாளை மதியம் வரை இணையதள SMS சேவை முடக்கம் பஞ்சாபில் police இடம் சிக்காமல்

தடை கோரி auto ஓட்டுநர்கள் கைது. கர்நாடகா பெங்களூரு நகரில் தனியார் bike தடைக்கோரி ஆயிரக்கணக்கில் auto driver கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் அவர்களை கைது செய்து van ல் ஏற்றினர் கருணைக் கொலைக்கு அனுமதி கேட்டு முதலமைச்சர் அலுவலகத்தில் மனு அளித்த ஆசிரியை குடும்பத்தினர் ஆந்திராவில் பரபரப்பு செய்தி. டெல்லி பிரதமர் மோடி ஜப்பான் பிரதமர் கிஷிடா சந்திப்பு உயர்மட்ட குழுவுடன் நேரடி ஆலோசனை. டெல்லியில் ஜப்பான் பிர~ பிரதமர் ஃபுமியோ கிஷிடாவை பிரதமர் மோடி வரவேற்ற பின்னர் இரு நாடுகளின் உயர்மட்ட குழுவுடன் அவர்கள் நேரடி ஆலோசனை நடத்தி வருகின்றனர் காஷ்மீ~ காஷ்மீர் லக்சரித்தொய்பாக்

அதிரடி சோதனை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது

லண்டனில் உள்ள இந்திய தூதரகத்தில் இந்திய தேசியக் கொடியை அகற்றிய காலிஸ்தான் ஆதரவாளர்கள் காலிஸ்தான் கொடியை ஏற்றினர்